இந்த ஷாப்புக்கு முன்னாடி ஒரு பைய நின்னு பாத்துட்ருக்கா.

இங்க ஒரு கவர்மெண்ட் பஸ் முன்னுக்கு போடிட்ருக்கு.

இந்த எடத்த பாக்குறதுக்கு நெறைய பேர் வந்துருக்காங்க.

இங்க ஒரு சின்ன போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு.

இந்த ஆஃபீஸ்க்குள்ள ரெட் கலர் பெயிண்ட் போட்ருக்காங்க.

ரூம்ல ரெட் கலர்ல ஒரு சேர்ருக்கு .

இங்க ஒரு பெரிய ரூம் இருக்கு.

இந்த ரூம்குள்ள காப்பி கலர்ல ஒரு சோஃபா போட்ருக்காங்க.

இங்க ஒரு ப்ளூ கலர் டிராக்டர் நின்னுட்ருக்கு.

அந்த ஸ்டாச்சூ பக்கத்துல ரெட் கலர்ல ஒரு கார் நின்னுட்ருக்கு.

இங்க ஒரு பெரிய கேட் போட்ருக்காங்க.

க்ரௌண்ட்ல ஓடிட்ருக்கவங்கள்ள மூணு பேர் எல்லோ கலர் டிஷர்ட் போட்ருக்காங்க.

இந்த ரூமுக்கு முன்னாடி ரெட் கலர்ல ஒரு சுத்தியல் வச்சிருக்காங்க.

இங்க வெல்டினேஷனுக்காக நறைய மரங்கள் இருக்கு.

அந்த கேம்புக்கு ஃப்ரீ ரூரல் ஹெல்த் கேம்ப்புன்னு போஸ்டர் வெச்சிருக்காங்க.

ஒருத்தர் இங்க ஒரு சின்ன வீடு கட்டிட்ருக்காரு.

இங்க நெறைய கப்பல்கள் நின்னுட் நிறுத்த வெச்சிர்க்காங்க.